செல வந்துட்டு கோல்டன் கலர்ல இருக்கு.

அப்ரோ வந்து நின்னு அதுல பெட்ரோல் அடிச்சிட்டூ நிக்காங்க.

பார்க்க அழகா இது டிசைன் பண்ணிருக்காங்க.

அப்புறம் அதைச் சுத்தி நெறய ஆட்கள் எல்லாம் நிக்காங்க ஆம்பளைங்க எல்லாம் தனியா நிக்காங்க பொண்ணுங்க எல்லாம் தனியா நிக்கிகாங்க.

இந்த லைட் ஹவுஸ் வந்துட்டு செவப்பு கலரும் வெள்ளை கலருமாட்டு பெயிண்ட் அடிச்சி உட்ருக்காங்க.

ஃப்ரீஸர் குள்ளாடி நெறைய ஐஸ்கிரீம் இருக்கு. நிறைய கலர் கலரா விதவிதமா இருக்கு.

அப்புறம் வீட்டு பிரண்ட்ல ஒரு பைக் நிக்கி.

நறைய லைட் இருக்கு கண்ணாடி இருக்கு.

எல்லா சாதனமுமே நீட்டா அடுக்கி வச்சிருக்காவ லைட்லா அழகா போட்டுருக்காவ.

அப்புறம் ஒரு ரோஸ் கலர் சாறி கட்டிட்டு ஒரு ஆண்ட்டி நிக்கங்க.

இது டூருக்கு வந்திருக்க ரெண்டு பைக் நிறுத்தி விட்ருக்கு.

அப்புறம் அவரு ஷூவும் போட்ருக்காரு ஹெல்மெட்லாம் வெச்சுட்டுதான் வண்டிய வந்துட்டு கொண்டு வந்துருக்காவ.

ஆப்பிள் சிம்பல் போட்ட ஒரு கண்ணாடி இருக்கு.

அப்புரம் இது பாக்ரதுகு ஒரு ஹாஸ்பிடல் மாதிரி இருக்கு.

ரெண்டு மூணு வீடெல்லாம் ப்ச் பக்கத்துல பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு.

ஆட்டோ வந்துட்டு பச்சை கலர்ல இருக்கு.

அப்புறம் சைட்ல ஒரு செடி இருக்கு.

கடலுக்கு சைடுல வந்துட்டோம் நறைய போட் எல்லாம் நிறுத்தி வச்சியிருக்கிறாங்க.